ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனில் ஸ்கிரிப்ட் கன்சோல் மற்றும் ஸ்கிரிப்ட் commandகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது ஸ்கிரிப்ட் commandகள் எவ்வாறு ஸ்கிரிப்ட் கன்சோல் விண்டோவை பயன்படுத்துதல் ஸ்கிரிப்ட் commandகளை பயன்படுத்தி மாதிரியின் டிஸ்ப்ளே ஐ மாற்றுதல் பேனல் ல் உரை வரிகளை காட்டுதல்
இந்த டுடோரியலைத் தொடர உங்களுக்கு ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனில் மூலக்கூறு மாதிரிகளை உருவாக்கவும் திருத்தவும் தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களை எங்கள் வலைதளத்தில் காணவும்
இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு
1204 ஜெஎம்ஒஎல் பதிப்பு 1222 ஜாவா பதிப்பு 7
ஜெஎம்ஒஎல் பேனல் ல் டிஸ்ப்ளே ஐ பின்வருவனவற்றை பயன்படுத்தி மாற்றலாம் மேனு பார் ன் தேர்வுகள் pop up மேனு ன் தேர்வுகள் அல்லது ஸ்கிரிப்ட் கன்சோல் ல் ஸ்கிரிப்டிங் commandகள்
மேனு பார் மற்றும் pop up மேனு ஐ பயன்படுத்தி டிஸ்ப்ளே ஐ மாற்றுவதை முன் டுடோரியல்களில் கற்றோம்
இந்த டுடோரியலில் ஸ்கிரிப்ட் commandகளை பயன்படுத்த கற்போம் commandகளின் ஒரு தொகுப்புScript கமாண்ட் எனப்படும்
பேனல் ல் மாதிரியின் டிஸ்ப்ளே ஐ ஸ்கிரிப்ட் commandகள் கட்டுப்படுத்துகிறது ராஸ்மோல் புரோகிராம் ஐ சார்ந்த ஒரு கமாண்ட் லாங்குவேஜ் ஐ ஜெஎம்ஒஎல் பயன்படுத்துகிறது
அம்மாதிரியான commandகளை எழுதுவது ஸ்கிரிப்டிங் எனப்படும் ஜெஎம்ஒஎல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ன் ஆவணம் மற்றும் commandகளின் பட்டியல் இந்த இணைப்பில் கிடைக்கும்
httpchemappsstolafedujmoldocs இப்போது ஸ்கிரிப்ட் commandகளை பயன்படுத்துவதை காண்போம் ஸ்கிரிப்ட் commandகள் ஸ்கிரிப்ட் கன்சோல் விண்டோவில் டைப் செய்யப்படுகின்றன
ஸ்கிரிப்ட் கன்சோல் என்பது ஜெஎம்ஒஎல் ன் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஆகும்
இது மேனு பார் ல் பைல் க்கு கீழே கன்சோல் தேர்வில் உள்ளது
இது திரையில் ப்ரோப்பேன் மாதிரியைக் கொண்ட ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோ
இப்போது டிஸ்ப்ளே ஐ மாற்ற ஸ்கிரிப்ட் கன்சோல் ஐ பயன்படுத்த கற்போம்
ஸ்கிரிப்ட் கன்சோல் விண்டோவை திறக்க மேனு பார் ல் பைல் மேனு மீது க்ளிக் செய்க
கீழிறங்கு பட்டியலில் கீழே வந்து கன்சோல் மீது க்ளிக் செய்க திரையில் ஜெஎம்ஒஎல் ஸ்கிரிப்ட் கன்சோல் விண்டோ திறக்கிறது
ஸ்கிரிப்ட் கன்சோல் விண்டோ commandகளை டைப் செய்ய ஒரு உரை பகுதியைக் கொண்டுள்ளது
விண்டோவின் அடியில் ஸ்கிரிப்ட் எடிட்டர் விண்டோவை திறக்க ஒரு பட்டன் உள்ளது
மற்ற பட்டன்களாக வேரியபிள்ஸ் கிளியர் ஹிஸ்டரி மற்றும் ஸ்டேட் ஆகியவையும் இந்த விண்டோவில் உள்ளன
கிடைக்கும் ஸ்கிரிப்ட் commandகளின் பட்டியலை காட்டும் பக்கத்தை திறக்க ஹெல்ப் பட்டன் மீது க்ளிக் செய்க இந்த விண்டோவை மூட ஒக் பட்டன் மீது க்ளிக் செய்க
இப்போது சில எளிய ஸ்கிரிப்ட் commandகளை எழுத முயற்சிப்போம்
இந்த commandகளை எழுதுவதை காண்போம் ஸ்கிரிப்ட் கன்சோல் விண்டோவில் ப்ராம்ப்ட் க்கு பின் கமாண்ட் ஐ டைப் செய்வோம்
ஸ்கிரிப்ட் commandகள் ஒரு கமாண்ட் வார்த்தையுடன் ஆரம்பிக்கின்றன
இடைவெளியில் பிரிக்கப்பட்ட parameterகளின் ஒரு தொகுப்புடன் தொடர்கிறது
வரிமுடிவு எழுத்து அல்லது செமிகோலன் உடன் முடிவடைகிறது
கமாண்ட் ஐ டைப் செய்வதை முடிக்கும் வரை அந்த கமாண்ட் சிவப்பு நிறத்தில் தோன்றும்
அந்த கமாண்ட் ஐ செயற்படுத்த விசைப்பலகையில் Enterவிசையை அழுத்துக
கன்சோல் ஐ பெரிதாக்கி காட்ட க்மாக் ஸ்க்ரீன் மேக்னிஃபையர் ஐ பயன்படுத்துகிறேன்
உதாரணமாக ப்ரோப்பேனின் அனைத்து கார்பன்களின் நிறத்தையும் ஆரஞ்சாக மாற்ற ஸ்கிரிப்ட் கன்சோல் விண்டோவில் கர்சரை வைக்கவும்
டாலர் ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க செலக்ட் கார்பன் செமிகோலன் கலர் ஏட்டம்ஸ் ஓரங்கே விசைப்பலகையில் Enter விசையை அழுத்துக
பேனல் ல் உள்ள ப்ரோப்பேன் மாதிரி இப்போது அனைத்து கார்பன்களையும் ஆரஞ்ச் நிறத்தில் கொண்டுள்ளது
இப்போது அனைத்து பிணைப்புகளையும் நீல நிறத்தில மாற்ற டாலர் ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க செலக்ட் ஆல் பாண்ட்ஸ் செமிகோலன் கலர் பாண்ட்ஸ் ப்ளூ Enter ஐ அழுத்துக ப்ரோப்பேன் மாதிரியின் அனைத்து பிணைப்புகளும் இப்போது நீல நிறத்தில் இருப்பதை கவனிக்கவும்
அடுத்து பிணைப்புகளின் அளவுகளை மாற்றலாம்
டாலர் ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க வயர்ஃப்ரேம் 005 ஆங்ஸ்ட்ரோம் களில் பிணைப்புகளின் ஆரத்தை குறிப்பிட தசம எண் பயன்படுகிறது
Enter ஐ அழுத்துக ப்ரோப்பேன் மாதிரியில் பிணைப்புகளின் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை கவனிக்கவும்
அதேபோல பிணைப்புகளின் அளவை அதிகரிக்க ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க வயர்ஃப்ரேம் 01 மீண்டும் பிணைப்புகளின் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை கவனிக்கவும்
அணுக்களின் அளவை மாற்ற கமாண்ட் ஸ்பேஸ்ஃபில் ஐ தொடர்ந்து ஒரு தசம எண்ணை பயன்படுத்துவோம்
டாலர் ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க ஸ்பேஸ்ஃபில் 02 ஆங்ஸ்ட்ரோம் களில் தசம எண் அணுவின் ஆரத்தை குறிப்பிடுகிறது Enter ஐ அழுத்துக ப்ரோப்பேன் மூலக்கூறில் அணுக்களின் அளவு குறைந்திருப்பதைக் கவனிக்கவும்
அதேபோல அணுக்களின் அளவை அதிகரிக்க டைப் செய்க ஸ்பேஸ்ஃபில் 05 Enter ஐ அழுத்துக
அணுக்களின் அளவில் மாற்றத்தை காணலாம்
மாறாக சிபிகே ஐ தொடர்ந்து சதவிகிதம் அல்லது தசம எண்ணை கொண்ட கமாண்ட் ஐ யும் பயன்படுத்தலாம்
சதவிகிதமானது அணுவின் வாண்டர்வால்ஸ் ஆரத்தைக் குறிக்கிறது
உதாரணமாக டைப் செய்க சிபிகே 20 பின் Enter ஐ அழுத்துக
அணுக்களின் அளவில் மாற்றத்தை கவனிக்கவும்
ஜெஎம்ஒஎல் பேனல் ல் உரையின் வரிகளை காட்ட commandகளையும் எழுத முடியும் செட் எச்சோ உடன் உரை வரிக்கான கமாண்ட் ஆரம்பிக்கிறது இதை தொடர்ந்து திரையில் உரையின் இடம் உள்ளது
உதாரணமாக பேனல் ன் மேலே மையத்தில் மூலக்கூறின் பெயரை புரோப்பேன் என காட்டுவோம்
எனவே டைப் செய்க செட் எச்சோ டாப் சென்டர் செமிகோலன் எச்சோ புரோப்பேன் பின் Enter ஐ அழுத்துக
பேனல் ன் மேலே மையத்தில் புரோப்பேன் என்ற உரை காட்டப்படுவதை காணலாம் பேனல் ல் மற்ற உரை வரிகளையும் காட்டமுடியும் உதாரணமாக பேனல் ன் கீழே இடது மூலையில் சில உரைகள் எனக்கு வேண்டும் டாலர் ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க செட் எச்சோ பாட்டம் லெஃப்ட் செமிகோலன் எச்சோ திஸ் இஸ் ஆ மாடல் ஒஃப் புரோப்பேன் Enter ஐ அழுத்துக பேனல் ன் கீழ் இடது மூலையில் உரை வரியை காணலாம்
காட்டப்படும் உரையின் நிறம் அளவு மற்றும் பான்ட் ஐயும் மாற்ற முடியும்
உதாரணமாக எனக்கு இந்த உரை ஏரியல் இட்டாலிக் பான்ட் ல் வேண்டும்
டாலர் ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க பான்ட் எச்சோ 20 ஏரியல் இட்டாலிக் Enter ஐ அழுத்துக இது உரையை ஏரியல் இட்டாலிக் பான்ட் க்கு மாற்றும்
உரையின் நிறத்தை மாற்ற கலர் எச்சோ ஐ தொடர்ந்து நிறத்தின் பெயரை பயன்படுத்துவோம்
எனவே டைப் செய்க கலர் எச்சோ யெல்லோ பின் Enter ஐ அழுத்துக பான்ட் நிறத்தில் மாற்றத்தை கவனிக்கவும்
அதேபோல மேலும் பல commandகளை ஆராய்ந்து மாற்றங்களை கவனிக்கவும்
சுருங்கசொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஸ்கிரிப்ட் Commandகள் மற்றும் ஸ்கிரிப்ட் கன்சோல் மேலும் கற்றது ஸ்கிரிப்ட் commandகளை பயன்படுத்தி மாதிரியின் காட்சி பண்புகளை மாற்றுதல் பேனல் ல் உரை வரிகளை காட்டுதல்
பயிற்சியாக 3 மெத்தில் பென்டேன் மாதிரியை உருவாக்குக
பின்வருவனவற்றை செய்ய ஸ்கிரிப்ட் commandகளை பயன்படுத்துக அனைத்து ஹைட்ரஜன்களின் நிறத்தையும் நீலமாக மாற்றுக அனைத்து பிணைப்புகளின் நிறத்தையும் சிவப்பாக மாற்றுக மேலும் மூலக்கூறை ஸ்பின் க்கு அமைக்கவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்